சைடுல ஒரு ப்ளூ கலர் பில்டிங் ஒன்னு இருக்கு.

இது பாக்க ரொம்ப அழகா இருக்கு.

அப்புறம் அங்க ரெண்டு மூணு பேரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இது நைட் டைம்மு . அப்புறம் மேல ரெண்டு மூணு லைட் அழகா இருக்கு ஒயிட் கலர்ல .

கிங்ஸ் மியூசிக்கல்னு ஒரு போர்டு இருக்கு அது பக்கத்திலேயே கார் ஒன்னு நிக்குது.

இந்த சைடு ஒரு மாடி தெரியுது அப்றோ இந்த சைடு ஒரு மண்ணுல நெறைய கல்லா இருக்கு.

ரெண்டு சைடும் மரம் பச்ச கலர்ல இருக்கு.

இந்த சைடு முன்னாடி கப்பல்ல நறைய எழுதி இருக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு கோட்ட மாரி இருக்கு.

அப்பறம் வெளிய ஒரு கார்ரு நிக்குது.

அப்புறம் கீழ நறைய மரக்கட்டையா இருக்கு அப்புறம் அது பக்கத்திலேயே ஒரு சின்ன கொடோ இருக்கு.

மேலிருந்து வானம் கீழ எறங்கி வரமாரி இருக்கு மலை ரொம்ப பெருசா இருக்கு எங்க பாத்தாலு சுத்தி பச்ச கலர்ல மரமாத்தா இருக்கு.